இங்க ஒரு ஃபாதர் மாஸ் வச்சிட்டு இருக்காரு.

அத சுத்தி நறையா அழகான மரோங்கள் இருக்கு.

கோயிலுக்கு பின்னாடி ஒரு அழகான பெரிய மரொ இருக்கு.

இது ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்.

அந்த பேனர்ல ஒருத்தரோட மூஞ்ச பிளர் பண்ணிருக்காங்க.

அதுக்கு முன்னாடி நறைய சேர்ஸ் வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு மூணு பேர் பேசிட்ருக்காங்க.

தூரத்துல ட்ரீஸ்சோட ஷேடோ வ தண்ணில தெரியிது.

இந்த ஷெட்டுக்கு மேல இருக்குற போட்ல இன்டோர் அவுட்டோர்னு எழுதிருக்கு.

இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல யாருமே இல்--

தூரத்துல ஒரே ஒரு மனுஷன் தெரியிறாங்க.

கடல்கரைக்கு பக்கத்ல நெறய பேர் நின்னிட்ருக்காங்க.

நறய ட்ரீங்க இருக்கு ரெண்டு பில்டிங்கூ இருக்கு.

அந்த தெருவுல ஒரு வீடு கட்டிட்டுருக்காங்க.

இங்க ரெண்டு பேர் டோர் கிட்ட நின்னு பாத்துட்டு இருக்காங்க வெளில.